எக்சைஸ் பண்ற ஜிம்ல நெறைய எக்யூப்மெண்ட் வெச்சிருக்காங்க.

ரெண்டு பக்கமு ரெண்டு ஜன்னல் இருக்கு.

அவரு ஒரு கால தூக்கியோ ஒரு கால தரைல வெச்சோ நின்னுட்ருக்காரு.

இந்த கடையோடா கதவுல நெறைய பூ ஜாடிகள மாட்டிர்க்காங்க.

கூட்டர் மேல செகப்பு கலர் சட்ட போட்ட ஒருத்தர் உக்காந்திருக்காரு மொகோ சரியா தெரியல.

எடத்த சுத்தியு பெரிய பெரிய மரோ இருக்கு.

ஒரு டேபிளும் பக்கத்துல மூணு சேரும் போட்டு வெச்சுருக்காங்க.

ஒருத்தர் சைக்கிள் மேல சாஞ்சு நின்னு பாத்துட்ருக்காறாரு.

நெறைய பேர் நின்னுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க.

சில் கொளத்துல தண்ணி கரும் பச்சையா இருக்கு.

யோகா மேட் எல்லா ஓரமா அடிக்கி வெச்சிருக்காங்க.

ஒரு ஓரத்துல ரெண்டு பக்கமு ஸ்பீக்கர் இருக்கு.

கட்டடத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன மரோ பில் தரையெல்லா போட்ருக்காங்க.

ஹோட்டலுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்கூட்டி நிறுத்திருக்கிறாங்க.

பாற இடிஞ்சு சாய்ர மாதிரி இருக்கு.

ஒரு வரிசையில கண்ணாடி பாட்டில் எல்லா அடுக்கிருக்காங்க.

முன்னாடி ரெண்டு கார் கவர் போட்டு நிறுத்திருக்காங்க ஒரு கார் கவர் இல்லாம நிக்குது.

செவுத்துல நறைய சைவ அசைவ உணவெல்லாம் ஸ்டிக்கர்ல ஒட்டிருக்காங்க.

தள்ளிக்கிட்டு போற ரேலி மாரி நெறைய ஓரத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க.

ரோட்ல ஒரு டெம்போ ஒன்னு போயிட்ருக்கு.

சூரியன் மறையிற நேரம் மாரி வானோ செவ்வானமா இருக்கு.

ஒருத்தர் தரையில உக்காந்து பூ கட்டிக்ட்ருக்காரு.

ரோட்ல ஆட்டோ டெம்போ கார் எல்லா போயிட்ருக்கு.

தரையில பச்ச கலர் விரிப்பு விரிச்சிருக்குது.

ரெண்டு பேர் நின்னுட்டுருக்கு ஒரு வெள்ள சட்ட போட்டவர் ஃபோன் பேசிட்ருக்காரு.

மழ நெறையா பேஞ்சு வெள்ளம் போயிட்ருக்கு.

நீச்சல் குளத்துக்குள்ள ரெண்டு மூணு குழந்தைங்க நீச்சல் அடிச்சிட்ருக்காங்க.

பில்டிங்க்கு முன்னாடி ரோட்ல ரெண்டு பேரு பைக்ல போயிட்ருக்காங்க.

கடைக்கு முன்னாடி ஒரு வாட்ச்மேன் நின்னுட்டுருக்காரு மொகோ சரியா தெரியல.

அவருக் முன்னாடி இருக்க டேபிள்ல கத்திரிக்கோலு கால்குலேட்டரு நோட்டு பேனா எல்லா இருக்கு.

மேல சீலிங்கில்ல லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு.